வாங்க புக்ஸ்சு படிக்கிறதுக்கு லைப்ரரி போல இருக்கு அத பாக்குறதுக்கு.

அங்கிருந்து பக்கத்துல ஒரு பைக் இருக்கு இன்னொரு ஆள் அதுல போக்கஸ் கொடுத்தாப்ல லைட் வச்சுட்டு இருக்காரு.

கீழ ம்ம் இந்த சைடு வந்து கண்ணாடி குழந்தைகளுக்கு கண்ணாடி எல்லா வெச்சி இருக்கு.

கீழ அதுல தண்ணி போல இருக்கு அழகா பாலிஷா இருக்கு.

இந்த சிலைகள் எல்லாம் பாக்கைக்கு பழைய காலத்து சித்தன்ன இதுபோல இருக்கு இங்க இருந்து போகும்போது பார்க்கும் போது அது ஒரு ஆளு ஒரு குழந்தையை கொண்டு நடந்துட்டு இருக்காரு.

ரெண்டு தென்னை மரங்கள் இருக்கு அ நெறைய செடிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க.

ஃப்ரண்டுல ஒரு ரோஸ் கலர் ஒரு பூங்கொத்து இருக்கு.

நாலு ர நாலு கதவும் தெறந்திற்கக்கு.

ஒரு பொம்பள புள்ளைய அலங்காரம் பண்ணி வச்சது போல பேக் சைடு திருப்பி வச்சிருக்--

ஒரு எஸ்டேட் மாதிரி தெரியுது அதுல ஒரு அஞ்சி பேரு போறாங்க.

அதுல வெளி பக்கம் வந்து ஒரு பெண் சில இருக்கு அதுக்கு பின்னாடி நெறைய வீடுகள் தெரியுது.